அதே போல சிறு குழந்தைகளுக்கே கூட முடி கொட்டுதல் பிரச்சனை கூட வருது இதலாம் வந்து சரியா சாப்டாதது இப்ப அவங்க பெற்றோர்கள் வந்து ஒழுங்கா கவனிக்குறது இல்ல சாப்பாடு விசைய்ததுல இப்ப இது எல்லாம் தான் காரணமா இருக்கு ஆஹ் அதே போல இப்ப அந்த இது முககவசம் போட்ட மட்டும் அப்போன மட்டும் தா ஆஹ் அதுல இருந்து பாதிக்க அதுல இருந்து பாதிக்கபடாம இருக்க முடியும் தெரிஞ்சும் கூட சில பேர் வந்த அத அலட்சியமா எடுத்துகிட்டு அதிகமான கூட நெருசல் இருக்குற இடத்துலலாம் போயிடு இருந்தாங்க இப்போ வந்து இப்போ இருக்குற கால கட்டத்துல யாருக்குமே வந்து நமளோட ஆரோக்கியத்த மேல வந்து அதிகமா நாட்டம் இல்லாம போய்க்கிட்டு இருக்கு அவங்க அவங்க வந்து பணம் சம்பாதிக்கணும் நினைககிரங்க தவிர நாம உடம்ப ஆரோக்யமா வச்சுக்ரோம பணம் சம்பாதிக்ற அந்த அதுக்கு கூட அதுக்குரிய அந்த இத குட உடம்புக்கு அவங்க குடுக்கிது இல்ல முக்கியதுவத்த உடம்புக்கு அவங்க குடுக்கிது இல்ல அவங்க வந்து எப்போயுமே அவங்க ஓடிக்கிட்டே த இருக்காங்க பணத்துக்கு பின்னாடி ஆனா நம்ம உடம்பு correct ஆஹ் இருக்கா இவ்ளோ வந்து இவ்ளோ கஷ்டபட்டு உழைக்ரதே நம்ம நல்லா சாப்டு ஆரோக்கியமா இருக்ககுறது காக தான் ஆனா அத வந்து நினைச்சுக்க மாற்றாங்க அது மட்டும் இல்லாம சரியா தூங்காம சில பேர் இருப்பாங்க இப்போ வந்து பெரிய பெரிய இந்த மாறி கணினி நிறுவனத்துல வேல பாக்ரவங்கள பாத்தோம் நா அவங்க வந்து ஆஹ் இருவும் பகலுமா வந்து தூக்க தூக்கம் இல்லாம வேல பாத்துக்கிட்டே இருக்காங்க வேல பாக்றாங்க இப்போ வந்து சில பேர் வந்து அந்த இரவு நேர இரவு நேர வேலைக்கு போவாங்க இத வந்து இரவு நேர வேலைக்கு போய்ட்டு வந்து பகல வந்து துன்குவாங்க இது வந்து நமளோட ஒரு ஆஹ் செரிமான அமைப்புக்கு வந்து ஒரு மாறானது ஆஹ் நான் னா இரவுல துன்கனும் னா தூங்கி தான் அகனும் அத விட்டுட்டு இரவுல தூங்கமா பகல துங்குறது இந்த மாறி மாத்தி மாத்தி பண்ற நாளா அவங்களோட உணவு செரிமானம் சரியான நடக்காத அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து உடம்பு வழியா ரொம்ப வியாதிகல் எற்படுவதுர்கான வாய்புல்லாம் இருக்கு அதிகம்ம யாருமே வந்து கீரை லாம் சாப்டறது இல்ல கீற சாப்டறது நாலா தா இப்போ அதிகமா வந்து கண்ணாடி போடறாங்க அதிகமா சாப்டத நாலா வந்து அல்சர் problem வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு குழந்தைகளுக்கு லாம் வந்து ஆஹ் fruits வந்து அதாவது வந்து பழங்கள் நிறைய வாங்கி குடுக்கலாம் ஆனா இப்போ வந்து பழங்களே குட ரசாயன உரங்கள்ங்கிற பேருல தெளிக்கிராங்க இப்போ ஆப்பிள் லாம் எடுத்திகிட்டிங்கனா அதுக்கு மேல மெழுகு த மெழுகு தா வரும் ஆப்பிள் நல்ல அழகா தெரியனும் காக அதுக்கு மேல மெழுகு பூசிருவாங்க so இப்போ பழங்கள கூட நம்ம நம்பி வாங்கி சாப்ட முடியாது நிலைக்கு வந்துருக்கோம் நம்ம வந்து healthy நமளோட ஆரோக்கியத்த நம்ம நல்ல படியா பாத்துகனும் நினைச்சோம் நா நம்ம வீட்லே குட நமக்கு தேவையான காய்கறிகள விலைவிச்சு சாப்டலாம் இப்போ வந்து தக்காளி இந்த மாறி குட்டி குட்டி நமலாலா முடிஞ்சா அளவு காய்கரிங்கள நம்ம விட்டுலே விளைவிச்சு சாப்டோம் நா நமலோடிய ஆரோக்கியத அதிக படுத்தும் நல்ல படிய கொண்டு போகும் மத்த ரசாயன கலந்த கலவைகள விட நல்ல சாப்ட்டு நல்ல படிய சாப்டு சாப்டறது நல்ல தூங்கி எழுந்திருக்றது நல்ல படியா கொண்டு போகும் நல்ல உணவுகள சாப்டறது சாப்பாட வந்து இது இப்போ வந்து இது வேணா அப்டின்னு நாம ஒதுக்கி வைக்கிது இல்லாம நம்ம ஏலதுயுமே எல்லத்யுமே எல்லா சாபடயுமே நாம சாப்டனும் நம்ம சில கீரைகள் சாப்ட மாட்டோம் ஆஹ் கறிவேப்பிலைகள் சாப்டமாடோம் இந்த மாறி சில எடுத்து எடுத்து வைக்காம ஏலாத்யுமமே நாம சாப்டோம் நாளே நமக்கு வந்து எந்த ஒரு நோய்மே வராம இருக்கும் ஆஹ் இப்போ இப்போ அதிகமா வந்து வந்து எல்லா ஆண்கள்லாம் பாத்தோம்ன எந்த ஒரு பிரசன்ன நா பாதிங்கனா சிகரட் அடிக்கிறாங்க drink பண்றாங்க அவங்களோட பிரச்சனை ஆ மாற போறதுஇல்ல அது இருக்க தா செய்யபோது அது வந்து ஏதும் பண்ணாம அதுக்கு பதில வேற ஒரு எதாவது பண்லாம் இப்போ அத பண்ணோம் நாளே நமளோட வாழ்க்கை நல்ல படிய இருக்கும் இந்த மாறி ஆரோக்கியம் ஆரோக்கியத பாக்கலாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் னு சொளுவங்க அது போல நல்ல சாப்பாடு உட்ட சத்து உள்ள உணவு எடுத்துக்கணும் அதிக protein அப்றோம் புரதம் இருக்க கூடிய உணவுக எடுத்துக்கணும் நம்ம நம்ம உடலுக்கு வந்து உணவு த உடலுக்கு வந்து முதலிடு மாறி நம்ம ஆரோக்கியம் ஆரோக்கியமா உயிருக்கான ஒரு முதலிடு சொல்லலாம் நாம சிறந்த உணவு உணவு உடற்பயிற்சிகளும் எடுத்துக்கிட்டோம் நா நம்ளோட வாழ்கையும் நம்ம மனசு உடல் எல்லாமே வந்து ஆரோக்கியமா தா இருக்கும் இத்துடன் எனது ஏனோடத முடிசுக்றேன்

ஆஹ் ஆஹ் நன்றி அபிதா Hello ஆஹ் hello ma'am இது A R N mobile store உங்களுக்கு என்ன வேணும் ma'am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

Hello ma'am ஒரு number வந்து recharge பண்ணாம அது வந்து cancel ஆயிட்டு ma'am அந்த number

ஆஹ் அதுக்கு அப்ரோ வந்திட்டு என்னென்னா அந்த number ஆஹ் recharge பண்ணிருந்தா அடுத்தது அந்த number எங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனா நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்டினா இந்த அந்த SIM க்கு வந்து correct ஆ tower கிடைக்காது

So நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்டினா அந்த SIM அ வந்து நாங்க ஒரேயடியா cancel பண்ணிட்டோம் அந்த number ஏ வேண்டாம் அப்டின்னு சொல்லிட்டு வேற number வந்து நாங்க வாங்கிட்டோம் புதுசா

இப்ப எனக்கு அதே number வேணும் ma'am ஏனா அதுல ஹம் எங்களோட account details எல்லாம் இவ school college க்கு அப்ரோ நான் இப்ப work பன்ற இடத்துல கூட அந்த number தான் குடுத்து இருந்தேன்

Ma'am two month ஆகுது ma'am ஓ two months ஆகுதா ma'am நீங்க அந்த என்ன number ma'am நீங்க வந்து cancel பண்ண number வந்து என்ன number? ஆஹ் ma'am நான் அந்த number சொல்லவா? ஆஹ் நீங்க சொல்லுங்க ma'am என்ன number அது? ஆஹ் okay ma'am nine seven

ஆஹ் two, six ஒரு ஒரு நிமிஷம் wait பண்ணுங்க ma'am இந்த number வந்து வேற வாங்கிட்டாங்களா இல்லட்டா பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் okay வா ma'am hello ma'am line ல இருக்கீங்களா? ஆஹ் இருக்கேன் ma'am okay நீங்க check பண்ணிட்டு சொல்லுவீங்களா ma'am இந்த number வேற யாருக்காவுது நாங்க வந்து number change பண்ண இடம் வேற இடத்துலதான் change பண்ணிருந்தேன் அந்த அண்ணாக்கு call பண்ணி கேட்டேன் அவங்க என்ன சொல்லறாங்கன்னா நீங்க change பண்ணது change பண்ணது தான் திரும்ப recover பண்ண முடியாது அப்டின்னு சொல்லிட்டாங்க நீங்க வந்து அந்த number வந்து two month ஆயிட்டுன்னு சொல்றீங்கல்ல ma'am நான் பாக்கேன் வேற யாராவது number வாங்கிட்டாங்களா இல்லையான்னு போய் பார்த்துட்டு சொல்றேன் ஒரு நிமிஷம் wait பண்ணுங்க ma'am ஆஹ் okay ma'am

இனி இந்த number உங்களுக்கு வந்து கிடைக்காது ma'am நீங்க அப்படியே வந்து உங்களுக்கு இந்த number வேணும்னா, நீங்க அந்த customer கிட்டதான்

ஆஹ் ma'am ஆனா எனக்கு கண்டிப்பா அந்த number வேணும் எனென்னா தெரியாம அந்த number அ மாத்திட்டோம் அதுக்கு அப்ரோ தான் இப்போ எங்களுக்கு எந்த ஒரு இப்போம் bank ல இருந்து எந்த ஒரு message உம் வராது நாங்க இப்போ ரேஷன் கடைல பொருள் பொருள் வாங்குறது கூட message அதுல இருந்து தான் பாக்க முடியும் clear ஆ Message லாம் எங்களுக்கு வரும் இப்போ எந்த ஒரு message உம் வரல ஆஹ் இப்போ நாங்க change பண்ண இடத்துல போயி கேட்டாலும் அந்த number recover பண்ண முடியாது அப்படீங்குறாங்க Ma'am இப்போ வந்து நீங்க வந்து அந்த வேற ஒரு customer வாங்குறனால அந்த number cut ஆயிருக்கும்ல ma'am அப்ரோ எப்படி ma'am அதுல message உ அந்த மாதிரிலாம் வரும் ஆஹ் அதுதான் இப்போந்தான் தோணுது ma'am எனென்னா first இத think பண்ணல tower கிடைக்கல அப்டின்னு சொல்லிட்டு நாங்க easy ஆ மாத்திட்டோம் அதுக்கு அப்றோம் அதுல வரக்கூடிய message call எதுவுமே எங்களுக்கு வரல அப்டிங்ககுறது தான் இப்போ ஒரு மாதிரி இருக்கு ma'am அவங்கட்ட அந்த அண்ணாட்ட வந்து ரொம்ப compels~ compel பண்ணி please எங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்டின்னு சொல்றதுக்கு அந்த அண்ணா என்ன சொல்றாங்கன்னா ஒரே number அ ரெண்டு பேர் use பண்றது மாதிரி இருக்கும் பரவால்லையா அப்டின்னு கேக்குறாங்க அப்டி ஒரே number வந்து use பண்ண முடியாதுல ma'am ரெண்டு பேர் அந்த மாதிரி use பண்ண முடியாது அது வந்து ரொம்ப problem ஆயிரும் அப்டிங்கற மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி நாங்க தர கூடாது அது வந்து எங்க மேல case கூட விழுற அளவுக்கு பெரிய விஷயம் ஆயிரும் அப்டின்குறாங்க ஆமா ma'am அந்த மாதிரி use பண்ண கூடாது நீங்க வந்து ஒன்னு நீங்க வந்தா இனிமேல் number சொன்னிங்கல்லா அந்த number ல வந்து நா வந்து check பண்ணி பாக்குறேன் ma'am அவங்களுக்கு ஒரு ஆறு number கிட்ட cancel ஆகி வருது நமக்கு அந்த number Number வந்து நீங்க உங்களுக்கு new கொடுத்த number ம் ரெண்டும் ஒரே same number ஆன்னு பார்த்து சொல்றேன் wait பண்ணுங்க அப்படி cancel ஆ இருந்துன்னா நீங்க வந்து உங்களுக்கு அந்த number நான் தரலாம் ma'am

ஆஹ் okay ma'am okay நீங்க வந்துட்டு ஆஹ் ma'am Ma'am wait பண்ணுங்க நான் பாத்துட்டு சொல்லட்டா?

ஆஹ் okay ma'am

Twenty three ஆ அந்த number இருக்கு ma'am நீங்க வந்து நீங்க சொன்ன number வந்து இருக்குது அஹ் ma'am எனக்கு ஒரு doubt உ அந்த number வந்து இதுக்கு முன்னாடி யாராது use பண்ணிருக்காங்களா இல்லாட்டா நான்தான் இதுக்கு முன்னாடி யாரும் use பண்ணிருகாங்கன்னு பாக்கறீங்களா கொஞ்சம் Ma'am அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் வெளியே customer அந்தக் customer நாங்க வெளியே யார்கிட்டயும் இந்த இந்த number use பண்ணி இருக்காங்க அப்படின்னு நாங்க சொல்லக் கூடாது ஓ okay ma'am okay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 வேண்டாம் அப்படின்னு சொல்லி cancel பண்ணி இருந்தேன்

இந்த ரெண்டு month ல யாருமே வாங்கிகிட்டு அதுக்கு அப்றம் cancel பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன் அந்த SIM அ வந்து வாங்கிட்டு யாரும் cancel பண்ணிருக்க மாட்டாங்க கண்டிப்பா இத யாருக்கும் போகல அப்டி நம்புறேன் ma'am நான் ஆமா ஆமா cancel ஆயிட்டு அந்த number வந்து இப்போ உங்களுக்கு வேணும்னா நாங்க தர்ரோம் உங்களுக்கு வந்து என்ன SIM ல ma'am வேணும் அந்த number இந்த number எந்த SIM ல வேணும்னு கேக்கறிங்களா ma'am எனக்கு JIO ல வேணும் ma'am ஏனா இப்போதைக்கு நாங்க use பண்றது android phone use பண்றோம் இதுக்கு முன்னாடி use பண்றது வந்து என்னோட அம்மா mobile ல வந்து use பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப குட்டி mobile use பண்ணிட்டு இருந்தோம் ஆஹ் அது வந்து நாங்க வேற SIMuse பன்னிட்டு இருந்தோம் அது ரொம்ப tower ஏ கிடைக்காது call வந்தா கூட காலைலே call வந்துச்சின்னா evening ஒரு Message ஆ வரும் உங்களுக்கு morning call வந்துச்சி அந்த மாதிரி ஒரு message ஆ தான் வரும் ஆஹ் அதுனால call call வந்துச்சின்னு மட்டும் தான் தெரியுமே தவிர்த்து அந்த number கூட யாருக்குன்னு கூட தெரியாது ma'am அந்த மாதிரி problem வந்துட்டே இருந்தது ஆஹ் okay ma'am okay நீங்க வந்து அஹ் நீங்க வந்து நீங்க வந்தீங்கன்னா நீங்க ஒரு two days ல வந்தா உங்களுக்கு அந்த number நாங்க வந்து தந்திருவோம் ma'am அஹ் நீங்க நீங்க கேட்ட number ரே நாங்க தரலாம் நீங்க வந்து கொ~ வரும்போது கொண்டு வர வேண்டியதுலா வந்து aadhaar card phone number ஆஹ் அப்புறம் வந்து உங்களோட sign ல்லாம் வேணும் ma'am so நீங்க வந்து அஹ் ஒரு two days ல வந்தா உங்களுக்கு நாங்க அந்த number தந்திருவோம் so two days க்கு அப்புறம் நீங்க வராம Late பண்ணிங்க அப்படின்னா அந்த number உங்களுக்கு கிடைக்காது ma'am வேற யாருக்காவுது வரவங்களுக்கு குடுத்துருவோம் so சீக்கிரம் வரதுக்கு பாருங்க ஆஹ் okay ma'am நா கண்டிப்பா வந்திருவேன் ஆனா இன்னொரு doubt என்னென்னா இப்போ okay நாங்க recover நீங்க எங்களுக்கு number தந்திருவிங்க அப்டின்னு compel compulsory compulsory ஆ சொல்றீங்க ஆனா sometimes வந்து எல்லாம் okay ஆனா பிறகு ஒரு one month அப்புறம் தான் அந்த number வந்து activate ஆவுமா? ஆமா ma'am அது வந்து எப்படி activate ஆக one month ஆகாது ma'am one days லயே activate ஆயிடும்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 ஆமா ma'am twenty four hours லயே வந்து act~ activate ஆயிரும் one month னா அப்படிலாம் SIM வந்து activation ஆகாம இருக்காது அப்படியே உங்களுக்கு activation ஆகல அப்டினா நீங்க எங்க store லயே கொண்டு வரலாம் நாங்க வந்து check பண்ணி த~ தருவோம் ma'am okay வா ma'am ஆஹ் okay ma'am அதுவும் இல்லாம government exam வேற வருதுல்ல ma'am அதான் வந்து ரொம்பவே இந்த number க்காக ரொம்பவே இது பண்றோம் நாங்க வந்து இன்ணைக்கு evening ஏ வரலாமா ஆஹ் evening யே வரலாம் ma'am நீங்க வந்து evening வந்து இங்கே eight o clock வரைக்கும் இருக்கும் so நீங்க சீக்கிரம் வந்தா உங்களுக்கு சீக்கிரம் நாங்க ready பண்ணி தந்து விடுவோம் உங்களுக்கு எப்படி நீங்க வந்து SIM போட்டு ma'am நீங்க அஹ் SIM நாங்க வந்து உங்களுக்கு தர

ஆஹ் okay ma'am இதுக்கு முன்னாடியே recent ஆ நாங்க வந்து நாங்க எங்க என்னோட அப்பாக்கு நாங்க வாங்குறப்ப கூடா எங்களுக்கு compulsory ஆ ஒரு one day ல வேணும் அப்டீங்குறப்போ அவங்களால முடியல இல்ல one week ஆகும் compulsory ஆ இத வந்து நம்ம நாங்க எதுவும் பண்ண முடியாது அப்டிங்கற மாதிரி சொல்லிடாங்க Ma'am one week கிட்ட ஆகாது அப்டி கொறஞ்சது ஆகணும் அப்படின்னா ஒரு three days க்கு முன்னாடியே ஆயிரும் ma'am activation ஆயிரும் one week லாம் போகாது ma'am ஆஹ் okay ma'am okay இப்போ இப்போ sometimes வந்து ஒரு twenty four hours ல activate ஆகல அப்டின்னா நாங்க வந்து உங்கள contact பன்னலாம்லா ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா contact பண்ணலாம் ma'am நீங்க வந்து எப்ப வேணாலும் வரதுக்கு வந்து contact பண்ணலாம்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

எங்களோட branch வந்து ரெண்டு இடத்துல மட்டும் தான் ma'am இருக்கு நாகர்கோவில்ல அப்புறம் வந்து சென்னைல வேற எந்த இடத்துலையும் இல்ல ma'am Okay ma'am நா கலகாடுல இருந்து பேசுறேன் திருநெல்வேலி மாவட்டம்

இப்போது நாங்க இங்க இருந்தே பண்ணி உங்களுக்கு தந்திருவோம் SIM மட்டும் வாங்கிட்டு போகறதுக்கு வரணும் அப்புறம் finger print கூட வேணும் ma'am அது நீங்க வந்து இங்க நாகர்கோயில் வர வேண்டியது இருக்கும் அதுக்கு ஆஹ் okay ma'am okay ஆனா ஆஹ் இல்ல ma'am இன்னும் நெறையா இடத்துல நாங்க கேட்டு பாத்தோம் So இந்த மாரி என் number வந்து ஒரு ஒரு one day ல வந்து என் பழைய number வேணும் அதுவும் one day ல வந்து activate ஆகும் அப்டின்னு வந்து நெறைய இடத்துல கேட்டு பாத்தோம்

ஆனா எதுவுமே எங்களுக்கு வந்து யாருமே இல்ல முடியாது one week ஆகும் அப்டின்னு number recover பண்றதே ரொம்ப கஷ்டம் ஒருத்தவங்க நீ வந்து cancel பண்ணிடு இது வந்து அஹ் இது முடியாது தான் ஏன்னா வந்து இப்ப customer வந்து customer வந்து இந்த number வேண்டாம்னு சொன்னனாலத்தான் இப்போ நாங்க உங்களுக்கு தாறோம் இல்லாட்ட அவங்க okay அந்த number சரி இருக்கட்டும் அப்டின்னா நாஎங்களால ஒன்னும் பண்ண முடியாது ma'am நீங்க நேரா இந்த customer ட்ட தான் நீங்க பேசி இருக்க முடியும் so இந்த number cancel பன்னனாலத்தான் உங்களுக்கு நாங்க அந்த number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

ஆஹ் okay ma'am அதுதான் நெறைய பேர்ட்ட கேட்ட அப்போ யாருமே number கூட check பண்ணவும் இல்ல எதுமே check பண்ணாம ஆஹ் எப்படி? எல்லாரும் சொல்லிட்டாங்க இல்ல முடியாது கண்டிப்பா முடியாது இதுலாம் வந்து possible ஏ இல்ல அப்டிங்கற மாதிரி சொல்லிடாங்க அப்ரோ என்னோட friend வந்து தர்ஷினினு ஒரு பொண்ணு தான் எனக்கு Call பண்ணி நாகர்கோவில்ல ஒரு branch இருக்கு

இங்க நாகர்கோவில்ல ஒரு branch இருக்கு அந்த branch அ நீங்க contact பண்ணுனா உங்களுக்கு கண்டிப்பா number கிடைக்கும் அப்டின்னு சொல்லிட்டு உங்களோட number அ வந்து எனக்கு தந்திருந்தா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 Cancel ஆயிருக்கு இல்லாட்ட இந்த number கிடைக்க கஷ்டம் தான் So நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா, இந்த number யும் நாங்க உங்களுக்கு Jio number தான ma'am கேட்டீங்க Jio SIM தான கேட்டீங்க? ஆஹ் ஆமா ma'amJio SIM கேற்றுந்தோம் இப்போவும் கூட okay number கூட எனக்கு சீக்ரம் recover பன்னிருவிங்க அப்போ SIM கூட எனக்கு இந்த sum இந்த SIM தேவைன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க

ஆமா ஆமா ma'am அதே number ல உங்களுக்கு எந்த SIM வேணுமோ நாங்க அதே மாத்தி தந்துருவோம் இப்போ Jio SIM ல கூட நிறையா offer லாம் இருக்கு ma'am so நீங்க இங்கயே கூட recharge பண்ணிக்கலாம் அதுல உங்களுக்கு நெறைய Benefits லா இருக்கும் so நீங்க வந்து நீங்க வந்து சீக்கிரம் வர்ரதா இருந்தா உங்களுக்கு number கிடைக்கும் அப்புறம் என்னென்ன offers லாம் உண்டு அப்புறம் net card ல்லாம் two months க்குமே நாங்க போட்டு தருவோம் ரொம்ப rate கம்மியா தான் இருக்கும் ma'am

Two month க்கு வந்து recharge பண்ணனும்னா maximum இப்போ என்ன எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா Four hundred கிட்ட ஆகும் அப்டீன்னு

Two months, three months க்கு அப்டி சேத்து போடுவோம்ல ma'am அதுக்கு வந்து எல்லாரும் சொல்றாங்க ஒரு three hundred ல இருந்து four hundred வர ஆவும் அப்டின்னு சொல்றாங்க நீங்க ஒங்க கடைலே வந்து SIM எடுத்தோம் அப்டினா நீங்க வந்து ஒரு three month க்கு compulsory ஆ

SoSIM ஆ நீங்க வந்து number change பண்றீங்களா ma'am அதுக்கு வந்து ஒரு rate ருபாய் வேண்டாம்

நீங்க வந்து recharge பண்ணனும், அப்படினா two months, three months அப்படி recharge பண்ணனும் அப்படின்னா, நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க உங்களுக்கு rate க்கு அந்த rate க்கு இப்ப உள்ள rate க்கு நாங்க போட்டு தருவோம் ma'am ஆனா இப்ப SIM அ வந்து நீங்க எடுக்கிறது வந்து free யாவே நாங்க free யாவே நாங்க தருவோம் ma'am. So உங்களுக்கு நிறைய benefits இருக்கு எங்களோட store ல நீங்க வந்தீங்கன்னா நாங்க number change பண்ணி தரதோட உங்களுக்கு அஹ் recharge கூட பண்ணி தருவோம் JioSIM ல நிறைய offer வந்திருக்கு one month two month க்குலாம் offer இருக்கு ஆஹ் okay ma'am okay அப்புறம் வந்து இன்னொரு doubt என்னென்னா ஆஹ் இப்போ நான் Jio எடுத்துருக்கேன் சரி sometimes வந்து எனக்கு Jio வேண்டாம் வேற எதாவது SIM வேணும் அப்டின்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வேற SIM மாத்தி தருவிங்களா ஆமா ma'am ஆமா நாங்க வந்து மாத்தி தருவோம் வேற SIM எதாவது உங்களுக்கு வேணும்னா கூட, எங்கள்ட்ட வந்து Airtel அப்புறம் V I SIM அப்புறம் வந்து Vodafone ஆஹ் இந்த மாதிரி SIM லா இருக்கு ma'am எல்லாமே வந்து ஹம் நல்~ நல்லா எல்லா எடத்தலையும் tower கிடைக்கக்கூடிய SIM தான் ma'am உங்களுக்கு Airtel லாம் எல்லா இடத்திலும் tower கிடைக்குது Airtel, Aircel எல்லாமே இருக்கு ma'am உங்களுக்கு என்ன SIM வேணுமோ சொல்லுங்க நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க தருவோம் ma'am இங்க வந்து localSIM அந்த மாதிரி எல்லாம் நாங்க விக்கிறது இல்ல BSNL அது இருக்கு ma'am உங்களுக்கு என்ன SIM வேணுமோ நாங்க அத வந்து உங்களுக்கு தருவோம் நீங்க வந்து number அ வந்து

வர முடியல அப்டின்னா நீங்க வந்து door delivery பண்ணீருங்களா? ஆஹ் ஆமா ma'am ஆமா Ma'am ஆமா நாங்க வந்து door delivery பண்ணுவோம் ஆனா வந்து உங்களுடைய finger print அப்புறம் உங்களுடைய photo இதெல்லாம் எங்களுக்கு தே~ தேவை இருக்கு ma'am அப்ரோ உங்களோட வந்து sign வேணும் இதுதான் ரொம்ப முக்கியமான Process ma'am so நீங்க நேர்ல வந்து நீங்க வந்து நாங்க door delivery பண்ணிடுவோம் அப்புறம் நீங்க ஒரு ஒரு one week அப்புறம் வந்து one week குள்ள நீங்க வரணும் வரணும் ma'am store க்கு வந்து sign பண்ணி photo ல்லாம் தரணும் ma'am இதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் So நீங்க அடுத் து நீங்க நேரடியா வரதே உங்களுக்கு better அப்படின்னு எனக்கு தோணுது ma'am so நீங்க நேரடியா வந்தா நல்லா இருக்கும் ஆஹ் okay ma'am okay நா வந்து நேரடியா வாறேன் ma'am ஏதாவது doubt னா நா உங்கள்ளுக்கு இதே number ல contact பன்னலாம்லா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 ஆஹ் okay ma'am okay okay mam Thank you ma'am thank you சந்தா மகுதூர் குரு கோவிந்த் சிங் ஜி யின் ஒடுக்கம் ஆட்சியாளர்களிடம் இருந்து எளிதில் ஒடுக்கப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக சமத்துவம் மற்றும் தியாகம் செய்து போராடினர் உலக வரலாற்றில் எந்த உதாரணத்தையும் காணமுடியாது உங்கள் இறுதி இந்த பணியில் சரியான நேரத்தில் தொடர அவர் பாவா பன்ரா கீழ் நான்கு பஞ்சாப் சீக்கிய வரலாற்றின் முதல் முறையாக பாதிக்கபட்ட மக்களுக்கு உதவினார் அரசாங்கம் கல்சா அரசை நிறுவினர். குரு கோவிந்த் சிங் ஒடுக்கப்பட்ட மேலோட்டமான ஏமாற்றம் அடைந்த மக்களுக்கு தைரியம் சுய மாரியாதை தன்னபிக்கை போரட்டங்களை மற்றும் வெற்றி ஆகியவற்றின் மறு செய்தியை வழங்கினர் அது கிட்டத்தட்ட முடிந்து விட்டது வரலாறு அடக்கு முறை மற்றும் அடக்கு முறைக்கு எதிராக அரசாங்கத்தில் மோதி முகலாய பேரரசனின் வேர்களை உலுக்கிய வரலாறு மறக்க முடியாத மாபெரும் தளபதி பஞ்சாப் நிலத்தில் சுமார் எட்டு ஆண்டுகளாக உயிரை வீர்றுந்தமைக்கு

ஊர் வலிமைக்காக அரசன் சக்தியாக மாறப்பட்டது பொருளாதார மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் மூலம் பஞ்சாப் படப்படத்தப்பட்டது நீண்ட காலமாக எந்த எதிரியும் சலிக்கவில்லை முறியும் ஜாபர் முகலாய ஆட்சியின் பேரரசு சீக்கியர்களின் தடையங்களை ஆழத்தின் மூலம் துடைத்தார் ஆனால் அவர்கள் சீக்கியர்களை அளிக்க

வெற்றி ஆக்கப்பட்டது இறுதியாக ஜூன் ஆயிரத்தி எழுனூற்றி பதினாறில் அடுக்கு முறை மற்றும் எதிராக போராடும் போது அவர் தனது எழுனூற்று நாற்ப்பது தோழர்களுடனும் தன்னை தானே தியாகம் செய்த தைரியம் விளையாட்டு தனம் மற்றும் திணிச்சளுடன் தன்னை தானே தியாகம் செய்வர் அதுவும் உலகில் கணிசமான ஒரு எடுத்துக்காட்டு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

இவர் வலியாத போது தன் முன் பிறக்காத குட்டிகளுடன் வேதனையில் இருந்த போது அவரது இதயம் மிகவும் கனமாக இருந்தது பார்த்து அவர் தனது வீடை மாற்றினார் திறந்த தனிமையை தனி மனிதனாக மாறினார் அமைதியை தேடி அவர் ஒரு சாரசு ஜானகி தாசி சந்தித்தார் அவருக்கு மதுவதாஸ் என்று பெயர் மாற்றினார் அப்போது பாது ராமதாஸ்சை சந்தித்தார் இங்கு இவருக்கு மன அமைதி கிடைக்க வில்லை நாட்டு சுற்று பயணம் சென்று உள்ளார் நாசக் பஞ்சவடி என்ற இடத்தில் அவர் ஒரு யோகியான ஆகாத் நாத்தை

மந்திரிகம் ஜங்பார் மந்திரம் என்ற அனைத்து புத்தங்களும் அவர் கைகளில் வந்தன இவர் அதை மிக விரைவாக தேர்ச்சி பெற்றார் பலர் அவருடைய சீடர்களான அவரது விருப்பங்களை நிறைவேற்ற அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்தது அதன் காரணமாக அவர் மிகவும்

குரு கோவிந்த் சிங் ஜின் உடனான சந்திப்பு குரு கோவிந்த் சிங் நானறையை சந்தித்த போது அவர் நாஜினா முகமித்தார் ஆஹ் கோர் இறந்த பிறகு அந்த மனிதனும்